இந்த பங்க்குல வந்து ரெண்டு பெட்ரோல் போட்ற மிசின் ரெண்டு வச்சுருக்காங்க அங்க வந்து ஒரு டூ வீலர் வச்சுருக்காங்க.

இந்த எடத்துல வந்து நெறைய லைட்டுங்க போட்ருக்கு.

நீட்டா அழகா ரோடு போட்ருக்குறாங்க ஆத்துல நெறையா தண்ணி போகுது.

பலவகையான ஃப்ரூட்ஸ்லா ரொம்ப பிரஷ்ஷா வெச்சிருக்காங்க.

ஒவ்வொரு பேக்ளயு எத்தன வெலன் சொல்லி எழுதி ஒட்டிருக்காங்க.

இது வந்து ஒரு பெரிய பொருள்காட்சி நடத்துற கட்டடத்துக்கு பின்புறம்.

வெளியில புல் தர அமச்சிருக்குறாங்க அலங்கார மரங்கள் வந்து ரெண்டு அழகா வளந்து நிக்கிது.

இது வந்து ஒரு பெரிய பில்டிங்கு .

இந்த வழிக்கு ரெண்டு பக்கமு நெறையா செடிகள் வளத்து அழகா கட் பண்ணி அலங்காரமாக வச்சுருக்குறாங்க.

இந்த கார்டன்ல இப்போதைக்கு ஆட்கள் யாருமே இல்ல.

பச்ச கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க கண்ணாடியால் ஆன ஜன்னலுகளெல்லா அமச்சுருக்கறாங்க.

ஆனா இந்த கடைல இப்போ ஆட்கள் யாரு இல்ல.

ஆத்துல வந்து இப்போதைக்கு தண்ணி இல்ல கொஞ்சமா கொளம் மாதிரி தண்ணி கட்டி நிக்குது.

அந்த மாடுகள் வந்து ஜெர்சி வகைய சார்ந்த மாடுகள்.

இந்த அ கட்டடத்துக்கு வெளியில நறைய செடிங்கள் வளந்து இருக்குது.

இந்த எடத்துல நறைய கூட்டமா நறைய பேர் நிக்கிறாங்க.

இந்த எடத்துல வந்து எக்ஸைஸ் பண்றதுக்கு உண்டான திங்ஸ் எல்லா வந்து நெறையா வச்சிருக்காங்க.

இது வந்து நார்த் இந்டியால இருக்கற ஒரு பெரிய பில்டிங்கு .

இந்த பில்டிங்க்கு வெளியில வந்து சைக்கிளு நெறைய நிக்குது டூ வீலர் நிக்குது.

தூரத்துல ஒரு கட்டடோ கட்டி வெச்சிருக்காங்க.

இந்த சர்ச்சுக்கு வந்து போறதுக்கு நெறையா படிக்கட்டுகள் இருக்கு கேட்டு கிட்ட.

இது வந்து வண்டிங்கலா வாஷ் பண்ற ஒரு கட.

இந்த கட வந்து ம்ம் ஆர்யா டி_வி_எஸ்னு போர்டு போட்டுருக்காங்க.

ஒவ்வொருதரு கீ போர்டு கைல வெச்சுக்கிட்டு அத பா வாசிக்க பழகிகிட்ருக்காங்க.